ஆஹ் பாரமாதான் நினைக்கிறாங்க அவங்களை வந்து எப்படா அந்த அனாதை ஆசிரமத்தில கொண்டு விடலாம் அந்த மாதிரிதான் யோசிக்கிறாங்க அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது தாத்தா பாட்டி வந்து எவ்வளவு பெரிய பொக்கிஷம் அப்படின்னா ஏன்னா தாத்தா பாட்டி கூட இருந்தா அவங்களோட இது அனுபவங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க நிறைய story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 அப்படி இல்லக்கா இப்போ இப்போலாம் libraries வந்து என்ன தெரியுமா ஒரு ஆஹ் library இருக்கு அது மாதிரிதான் இருக்கு மிந்தி எல்லாம் உள்ளவங்களுக்கு எல்லாம் இந்த TVphone எதுவுமே கிடையாது. so அவங்க entertain பண்றதுக்காக இந்த library ல எல்லாம் போயிட்டு

வந்து internet ல போயிட்டு எல்லாமே search பண்ணியே படிக்கறாங்க பாத்தீங்களா யாருமே வெளியே போறது இல்லை அக்கா முந்தி ப~ முந்தி எல்லாம் நம்ம வெளிய போயிட்டு எல்லாமே பண்ணுவோம இப்ப யாருமே வெளியே போறதில்லை எல்லாமே வீட்டுல இருந்தே பண்றாங்க னி இப்ப இந்த internet, net எல்லாம் வந்ததுல இருந்து நம்ம பிள்ளைங்க நம்ம ஆஹ் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே மாறிப்போச்சுல்ல மாறிரும் மாறிருவோம் மிந்தி வந்து இப்போ ஒரு வீட்ல வந்து ஆஹ் இனி யாருக்குமே வந்து ஒரு மனிதாபிமானம் அப்படின்றது இருக்காது மிந்தியெல்லாம் நம்ம வீட்டுல வந்து இப்ப ஒரு வீட்டுல சமைச்சுட்டாங்கன்னா ஒரு வீட்டுல சமைக்கலைன்னா அவங்க வீட்டுல போயிட்டு சாப்பிடுவாங்க எல்லாரும் ஒண்ணா இருந்து சாப்பிடறது அந்த மாதிரி இப்போ அப்படி எல்லாம் கிடையாது அவங்க வீட்டுல இல்லையா உடனே phone எடுப்பாங்களா swiggy ல order பண்ணுவாங்களா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஆயிட்டு இப்ப நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கோம்ன்னா பக்கத்து வீட்டுல இருக்குறவங்க யாருன்னு கூட தெரியாத level க்கு இப்ப வந்து அந்த digital life வந்து மாத்தி விட்டுட்டு பழைய entertainment எல்லாம் இல்லை கூடி சிரிச்சு evening ஆனா எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல வந்து பேசி எனக்கு இப்பதான் பிரியங்கா ஞாபகம் வருது முன்னாடி எல்லாம் வீடெல்லாம் எப்படி இருக்கும் பாத்தியா தெரு தெருவா பக்கத்து பக்கத்து வீடு பிள்ளைங்க எல்லாம் எல்லாரும் சேர்ந்து கிடந்து எல்லாம் விளையாடுறது அப்படி இப்படி எல்லாம் நல்ல இதா இருந்துச்சு இப்பெல்லாம் பாத்தியா ஒரு compound க்குள்ள ஒரு வீடு மத்த வீட எட்டிப் பாக்க கூட முடியாத அளவுக்கு ஆஹ் ஒரு இதா இருக்குது அதெல்லாம் ரொம்ப stress ஆ தான் இருக்கும் ஒருத்தவங்க மூஞ்சியை பாக்க முடியாது ஒருத்தவங்ககிட்ட பேச முடியாது அந்த மாதிரி உலகம் எப்படி மாறிடுச்சு பார்த்தியா entertainment பண்~ பண்ண கூட ஆள் இல்லாம வீட்டுக்குள்ளேயே கதவையே பூட்டி பூட்டி வளர்க்கறாங்க பிள்ளைங்களை கூட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 குறைச்சலா நினைக்கிறாங்க நம்ம வந்து வெளிய போயிட்டு விளையாடினால் இந்த முந்தி வந்து இது விளையாடுவாங்க கோலி விளையாடுவாங்க அந்த மாதிரிலாம் விளையாடுனா பெரிய கௌரவ குறைச்சலாவே நிறைய பேர் நினைக்கிறாங்க வெளிய போயிட்டு stadi~ நிறைய பேர் வந்து stadium போயிட்டு விளையாடுறாங்க ஆனாஅவங்க வந்து வெளிய போயிட்டு friends கூட விளையாடணும் அப்படின்னு யாருமே சொல்லிக் குடுக்கமாட்டேங்கிறாங்க

என்ன சொல்றது park ல கிடந்து விளையாடிட்டு இருப்போம் இப்ப எல்லாம் park கே இல்ல பாத்தியா எல்லாரும் பெரிய பெரிய mall ல கூட்டிட்டு போய் பொம்ம விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க பாத்தியா பிரியங்கா

அந்த குழந்தைகளையும் வந்து தானாவே வந்து swimming படிச்சுப்பாங்க மரம் ஏறுறது படிப்பாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு exercise ஆ இருந்து இப்ப எல்லாம் போயிட்டு swimming class, music class அந்த class யோகா class அப்படி இப்படின்னு தனித்தனியா சொல்லிக் கொடுக்கிறதும் அந்த ஒரு room க்குள்ளேயே அடைச்சுப் போட்டு எல்லாமே சொல்லிக் கொடுக்கிறாங்க அது வந்து ஒரு இது மாதிரியே மாத்திட்டாங்க முந்தி அது ஒரு enjoyment ஆ

என்னுடைய entertainment வந்து எப்பவுமே கேப்பேன் பிரியங்கா எனக்கு வந்து கேக்கறது ரொம்ப பிடிக்கும் TV பாப்பேன் உன்னோட entertainment அஹ் entertainment என்னது பிரியங்கா நான் books read பண்ணுவேன் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா drawing இந்த மாதிரி அதுக்கப்புறம் எனக்கு வந்து எங்க வீட்டை சுத்தி நிறைய மரம் நிக்கும் அதெல்லாம் சுத்தி பார்க்குறது அதுல ஒவ்வொரு plant ல எல்லாம் போயிட்டு என்னென்ன இருக்கு எப்படி எப்படி இருக்கு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

ஆனா மத்தவங்க கிட்ட பேசி entertainment பண்றதுக்கு வந்து நம்ம நிறைய விஷயம் கத்துக்கலாம் இல்ல பிரியங்கா ஆமாக்கா entertain பண்றது வந்~ நம்ம நிறைய கத்துக்கலாம் இப்ப வந்து என்ன தெரியுமா ஆஹ் இது ஆஹ் இப்ப வந்து ஆஹ் நிறைய பேர் வந்து இந்த இது சொல்லுவாங்கல்ல அதுல அது அந்த game னால நம்மளால நிறைய விஷயம் வந்து என்ன கத்துக்கலாம்னா ஆஹ் இந்த long jump, high jump அந்த ga~ அந்த மாதிரி sports க்கு எல்லாம் போலாம் அடுத்து மரம் ஏறுறதுனால இந்த இது police அந்த job க்கு எல்லாம் வந்து இது ஆகும் இப்ப ஒரு competition ஆவே மாத்திட்டாங்க சொன்னீங்க மிந்தி, மிந்தி நம்ம ஒரு entertainment ஆ பண்ணிட்டு இருந்தோம் அப்ப எல்லாருக்குமே தெரியும் swimming அது வந்து ஒரு தற்காப்பு கலையாகவும் இருந்துச்சு இப்ப வந்து நிறைய பேரு என்ன தெரியுமா நிறைய பணக்காரங்க அவங்க குழந்தைங்களை வந்து ஒரு swimming pool ல கொண்டு போயிட்டு ஒரு trainer வச்சு train பண்றாங்க அந்த மாதிரி மாத்திட்டாங்க பார்த்தீங்களா உம் ஆமா பிரியங்கா அதான் அக்கா இப்பல்லாம் entertainment லாம் வந்து எல்லாம் வந்து பழைய காலத்து entertainment டே கிடையாது new technology அது இதுன்னு சொல்லிட்டு மாத்தி வச்சிட்டாங்க நம்ம பழைய காலத்து டெ~ entertainment தான் ஒரு entertainment இப்பல்லாம் வந்து எல்லாமே ஒரு digital life குள்ள நம்ம life வந்து ஒரு இது ஆயிட்டு புரியுது

நம்மளுக்கு ஒரு body exercise ஆவே இருந்து நம்ம ஒரு mind relaxation ஆ இருந்து ஆனா இப்ப உள்ளது எல்லாம் வந்து நம்ம body relaxation க்காக ஒரு இடத்துக்கு போறோம் mind இது ஆஹ் mind இது bo~ இது நிறைய பேர் வந்து குண்டாகி அவங்க வந்து இப்ப வந்து வெளிய போய் விளையாடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த இதெல்லாம் அந்த problems எதுவுமே வந்திருக்காது இப்ப coronavirus வருதுன்னு சொன்னாங்க அந்த coronavirus கூட நம்ம இப்ப இந்த exer~ இந்த மாதிரி இந்த விளையாடும்போது நம்மளுக்கு அந்த இது எல்லாமே கம்மியாகும் அப்போ நம்மளுக்கு எந்த problem உமே வராதுக்கா

அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன தலைப்பை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பொழுதுபோக்கு என்ன தலைப்பு பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பொழுதுபோக்கு பொழுதுபோக்குன்னா என்னங்கிறது இப்ப உள்ள இளைஞர்களுக்கு தெரிவதில்லை சும்மா நம்ம பள்ளிகள்ல வந்து பந்து எறிதல் போட்டி கபடி போட்டி சிலம்பம் வாள்வீச்சு கத்தி சண்டை கால்பந்து கூடைப்பந்து வில் வில்அம்பு விடுதல் வில்லு பயிற்சி இந்த மாதிரி நிறைய பொழுதுபோக்கு விஷயங்கள் இருக்கு விளையாட்டுகள் இருக்கு இது எல்லாமே ஒரு வித பொழுதுபோக்குதான் புத்தகம் வாசிக்கிறது நூல்கள் எழுதுறது பகுதி நேரமா வேலை பாக்குறது புடிச்ச ஒரு விஷயத்த செய்யிறது இது எல்லாமே பொழுதுபோக்குலதான் அடங்கும் ஆனால் இப்ப பொழுதுபோக்குங்கிறது இன்றைய கால கட்டத்துல மிகவும் குறைந்துவிட்டது குறைஞ்சு போச்சுன்னுதான் நான் சொல்லுவேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் போறாங்க பசங்க காலையில ஏழு மணிக்கு ப~ பேருந்து வந்து பசங்களை அழைச்சிட்டு போயிருது பள்ளிக்கூட பேருந்து வந்து மாலை நேரத்துல ஒரு ஆறு மணி ஐந்து மணி அளவுல பேருந்து திரும்ப வந்து வீட்டில் வந்து பசங்களை இறக்கி விட்டர்றாங்க அவங்க அங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க பள்ளிக்கூடத்துல என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்காவாசி பாடங்கள் book ல இருக்கிறத முடிக்கணும் அவங்களுக்கு தேர்வுகளுக்கு அடுத்தடுத்து மாணவர்களை தேர்ச்சி பெற வச்சுட்டு அடுத்தடுத்த மாணவர்கள நல்ல படியா சொல்லிக் கொடுத்து அவங்களை நல்ல மதிப்பெண் எடுத்து வைக்கணும் அவங்க பள்ளிக்கு பெருமை சேர்க்கணும் மாணவர்களோட படிப்பு வந்து